அதுக்கு பின்னாடி பாத்திங்னா கம்பி கட்டிருக்காங்க.

அந்த பொம்மையில அணனி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி டி_ஷர்ட்ல போட்ருக்கு.

கீழ பெட் சீட்ஸ் ரெண்டு இருக்கு.

அதுக்கு கீழ கூட ஒன்னு வெச்சிருக்காங்க.

இத பாத்தாலே வந்து கட ஓபனிங் மாதிரி தெரியுது.

ஓட்டு வீடு பக்கத்துல கொட்டாய் எல்லா நிறைய இரு --

அந்த பில்டிங்க் கு பக்கத்துலயே வந்துட்டு கிரில் எல்லாமே கிரில் மாதிரி கேட் போட்டுருக்காங்க.

நெக்ஸ்ட் அங்க வக்க புல்லுகள்லா இருக்கு அதுக்கு பக்கத்துலயே வந்து வீடுகள்லா இருக்கு.

ரெண்டு பேர் வந்து நின்னு பாத்துட்டுருக்காங்க.

அந்த ஜுவல்லரி ஷாப்பில வந்து ஜுவல்ஸ் மட்டும் இல்லாம பேங்கிள்ஸ் நிறைய இருக்கு.

அதுல வந்து செஃப் மாஸ்டர் ட்ராயிங் பண்ணி வெச்சிருக்காங்க.

ஆடிட்டோரியம் ஃபுல்லா வந்துட்டு லைட்ஸ்சால கவர் ஆயிருக்கு.

அவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா த்ரீ மெம்பர்ஸ் நிக்கிறாங்க.

சோ சைடுல வந்துட்டு சர்வீஸ் கார் சர்வீஸ் ஆர் பைக் சர்வீஸ் எதோ ஒரு சர்வீஸ் கடை இருக்கு சோ அதுல கார்ஸ்லாமே வந்து நின்னுட்டுருக்கு.

இந்த பிளேஸ் பாத்தீங்னா கோயில் மாதிரி தெரியு --

அதுக்கு பக்கத்துலயே பெட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க.

அந்த ஹோட்டல்குள்ள சேர் டேபிள்ஸ்ல்லா இருக்கு.

அந்த ஹோட்டல்குள்ள ஸ்கூட்டி ஒன்னு நின்னுட்டுருக்கு.

ஆப்போசிட்ல பாத்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு கடைக்கு முன்னாடி நின்ட்டுருக்காரு.

முன்னாடி வந்து செடியலா நறையா வச்சுருக்காங்க.

கீழ பில்டிங் கீழ பாத்தீங்னா விண்டோஸ் வந்து ஒரு லைட் கிரீன்ல தெரியுது.